அப்பறமா இதுல ஆட்கள் சாதனம் வாங்குறதுக்கு நிக்கிறாங்க.

மா இந்த சைட்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு.

இந்த படத்துல ஒரு பிளாக் கலர் ஜீப் இருக்கு.

அந்த ஜீப்போட நம்பர் என்னன்னா யூ_பி அறுபத்து அஞ்சு பி_பி எழுப்பத்தி மூணு தொண்ணூத்தி மூணு.

பக்கத்துல பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச ஒரு கட்டடம் தெரியுது.

இது பாக்குறதுக்கு பழங்கால கல்வெட்டுகளால உருவான ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு.

அப்புறமா இதுல சுத்தி நறைய ஆள்கள் இருக்காங்க.

தூரமா கொஞ்சோ மரங்கள் எல்லா இருக்கு.

இந்த படத்துல ஒரு சின்ன பையன் ரெண்டு மரத்துக்கும் நடுவுல ரெண்டு மரத்தயு புடிச்சி ஸ்டைலா நின்னுட்டு இருக்கா.

இந்த பாரை ல இருந்து பார்க்கும் போது மொத்த ஊரும் சின்னதா தெரியும்.

இந்த படத்துல ஒரு கடல்கரை பகுதி தெரியுது.

இந்த படத்துல ஒரு கடை இருக்கு கடைக்கு பிரண்ட்ல நறைய பாட்டில் இருக்கு.

இந்த படத்துல நறைய கப்பல் இருக்கு.

இந்தப் படத்துல ஒரு அழகான கடை தெரியுது.

ரொம்ப அமைதியான ஒரு எடம் மாதிரி இருக்கு.

இதுல ஒரு உயர்வான மலைப்பகுதி இருக்கு.

மேல இருந்து பாக்குறதுக்கு மலைகள் ரொம்ப சின்ன சின்னதா தெரியுது.

உள்ளாடி நிறைய சேர் இருக்கு ஒன்னு ரெண்டு பேர் நிக்கறாங்க சைடுல நிறைய லைட் எல்லா வச்சிருக்காங்க.

போர்டுஓட பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் நிக்குது.

அப்புறம் ஒரு குத்து விளக்கு வச்சிருக்காங்க.

இந்த படத்துல ஒரு குளோ இருக்கு.